டைரக்டரி இலுள்ள இமேஜஸ் ஐ பட்டியலிடும் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் காண்பது பைல்ஸ் ஐ லிஸ்ட் செய்வது
அவற்றை ஒரு இமேஜ் டாக் போன்ற எச்டிஎம்எல் கோடு ஐ கையாள வைப்பதன் மூலம் டைரக்டரி இல் பட்டியலிட்டுள்ள இமேஜஸ் ஐ எச்சோ ஆட் செய்வது
முடிவில் பார்க்க அது இப்படி இருக்கும்
8 இமேஜ் களை உருவாக்கினேன் அவை ஒரு பக்கத்தில் லிஸ்ட் ஆகும்
அவை அனைத்தும் தனித்தனி இமேஜஸ்
என் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் ஐ செட் செய்திருப்பதை பாருங்கள்
இது போல ஷோவ் டாட் பிஎச்பி பைல் ஐ வைத்துள்ளேன்
அதில்தான் வேலை செய்யப்போகிறோம்
இங்கே இமேஜஸ் போல்டர் உள்ளது
இங்கே காட்டியபடி இமேஜஸ் பட்டியலிடப்பட்டுள்ளன
அவை எந்த பார்மேட் இல் உள்ளன என்பது பொருட்டல்ல
அவை மிக்ஸ்ட் பார்மேட் ஆக இருக்கலாம் ஒரே பார்மேட் எந்த டிஸ்ப்ளே பார்மேட் உம் அல்லது எச்டிஎம்எல் வழியான இமேஜ் பைல் உம் வேலை செய்யும்
ஆகவே இங்கே உள்ளது ஷோவ் டாட் பிஎச்பி
இப்போதைக்கு இங்கே வெற்றாக உள்ளது
நம் பிஎச்பி டாக்ஸ் அவசியம் தேவை
இதை செய்ய முதலில் இமேஜஸ் டைரக்டரி உடன் ஒரு வேரியபிள் ஐ அமைப்போம்
முன்னே இந்த இமேஜஸ் ஐ காட்டியது போல பார்வார்ட் ஸ்லாஷ் அங்கே இருக்கட்டும்
back ஸ்லாஷஸ் போல இந்த சிம்போல்ஸ் உடன் ஜாக்கிரதையாக இருங்கள்
அவை பிஎச்பி இல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்
அவற்றின் பின் வரும் கேரக்டர் ஐ நீக்கி விடும்
உதாரணமாக இமேஜஸ் பார்வார்ட் ஸ்லாஷ் போட்டோஸ் என்று எழுதினால் பிஎச்பி இல் இது images ஹோட்டோஸ் என எழுதப்படும்
ஏனென்றால் இந்த கேரக்டர் ப் ஐ கேன்சல் செய்யும்
ஆகவே பார்வார்ட் ஸ்லாஷ் ஐ பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்க
மேலும் தெளிவாக இந்த போட்டோஸ் இங்கே இல்லை
அடுத்து செய்ய வேண்டியது ஒப்பன் டிர் பங்ஷன் ஐ பயன்படுத்துவது
இது அடிப்படையில் ஒரு டைரக்டரி ஐ நமக்கு திறக்கப்போகிறது
அது டைரக்டரி இன் கன்டென்ட் அல்ல
குறிப்பிட்ட ஒரு டைரக்டரி ஐ இங்கே அதாவது இந்த டைரக்டரி ஐ திறக்கும்
இதை இப்படியே வைத்துக்கொள்ளாமல் நாம் சொல்வது ஒப்பன் டிர் என்பது ஈக்வல்ஸ் டோ ஒப்பன் டிர் மற்றும் டிர் என்னும் புதிய வேரியபிள்
ஆகவே இதை இங்கே பொருத்துகிறோம்
அடிப்படையில் இது செய்வது இது வெற்றிகரமாக முடிந்ததா பின் அது ஒப்பன் டிர் ஐ நம் ஒப்பன் டைரக்டரி க்கு அசைன் செய்கிறது
அதை பின்னால் நாம் கையாள முடியும்
இதை செய்வதன் காரணம் டைரக்டரி இல்லை என்றால் நிறைய கோடு உம் நிறைய எரர்ஸ் உம் வரும்
இங்கே காண்பது எரர்ஸ் இல்லையானால் உள்ளே இருக்கும் கோடு மற்றும் ப்ளாக் உடன் தொடரலாம்
அடுத்த பகுதி கொஞ்சம் சிக்கலானது இதை அன்னோடேட் செய்ய ஆரம்பிக்கலாம்
இது டைரக்டரி ஐ திறக்க மேலும் உள்ளே என்ன செய்கிறோம்
டைரக்டரி ஐ படிக்கிறோம்
ஆகவே ரீட் டிர்
மேலும் இதை ஒரு வைல் லூப் ஆல் செய்வோம்
ஏனெனில் வைல் லூப் ஐ சுற்றும் ஒவ்வொரு லூப் க்கும் நாம் எச்சோ ஆட் செய்ய அதாவது போல்டர் இல் உள்ள ஒவ்வொரு இமேஜ் இன் இமேஜ் ஐயும் காட்ட வேண்டும்
வைல் லூப் ஐ துவக்கலாம் அதனுள் போவதை ஒரு நிமிஷத்தில் உருவாக்குவோம்
வைல் லூப் க்கு எக்ஸிக்யூட் செய்யும் ப்ளாக் ஒஃப் கோடு நடுவில் இங்கே இருக்கிறது
இதற்கு செய்வது ஐஎஃப் பைல் ஈக்வல்ஸ் ரீட் டைரக்டரி அது நான் அறிமுகப்படுத்தும் ஒரு புதிய function
தெளிவாக ஒப்பன் டிர் வேரியபிள் ஐ இங்கே உள்ளே டைப் செய்ய வேண்டும் என ஊகித்து இருப்பீர்கள்
இது அடிப்படையில் ஒப்பன் டிர் பங்ஷன் ஐக் கொண்டு திறந்த டைரக்டரி ஐ படிப்பது
இரண்டு மிகப்பயனுள்ள பங்ஷன்ஸ் இரண்டையும் ஒத்திசைக்கச்செய்யலாம்
மீண்டும் இதை இங்கே வாலிடேட் செய்யலாம்
சொல்வது அது எக்குவல் இல்லை எனில் பால்சே
அது எக்குவல் இல்லை அல்லது திறக்கவில்லை அல்லது படிக்க இயலவில்லை என்றால் பின்னால் சில எரர்ஸ் எழும்
இத்துடன் ஸ்ட்ரக்சர் ஐத் துவக்கவேண்டும்
இதை பேரெந்தசிஸ் இல் வைக்க வேண்டும்
அதை செய்வோம்
இத்துடன் நம் வைல் ஸ்டேட்மெண்ட் பூர்த்தியாகிறது
உள்ளே செய்ய வேண்டிய வேலை வெகு சுலபம்
எனெனில் இந்த பைல் வேரியபிள் ஐ உருவாக்கியுள்ளோம்
வைல் லூப் இனுள் இருக்கிறோம்
ஆகவே directoryஇல் உள்ள ஒவ்வொரு பைலுக்கும் இது டைனாமிக் ஆக அப்டேட் ஆகும்
சொல்ல வேண்டியது எல்லாம் எச்சோ பைல் மேலும் ஒரு பிஆர் ஐ அதன் இறுதியில் சேர்க்கலாம்
ஆகவே நம் ப்ரவ்சர் ஐ திறந்து ரிஃப்ரெஷ் செய்தால் நம் டைரக்டரிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆவதை காணலாம்
டைரக்டரி லிஸ்டிங் குறித்து வேறு சில டியூட்டோரியல் கள் உள்ளன
அவற்றில் இது குறித்து சொன்ன நினைவு
இங்கே ஒரு டாட் மற்றும் டபிள் டாட் உள்ளன
இவை டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் க்கான ஸ்டாண்டார்ட் நோடேஷன்ஸ் டாட் நடப்பு டைரக்டரி என்று நினைக்கிறேன் ட்வோ டாட்ஸ் திரும்பிப்போக அல்லது அது போல ஏதோ
இப்போது நம் லூப் க்குள் வாலிடேட் செய்வோம்
இந்த டாட் ஐயும் புல் ஸ்டாப் ஐயும் எச்சோ ஆட் செய்யக்கூடாது
- இந்த இரண்டு டாட்ஸ் சோரி
காரணம் இவற்றை இமேஜஸ் ஆக காட்டப் போவதானால் இவை மேலும் அதுவும் வாலிட் இமேஜ் இல்லை ஆகவே இவற்றை நீக்கலாம்
சொல்வது பைல் டோஸ்ன்ட் எக்குவல் டாட் ஆண்ட் ஆண்ட் இங்கே முக்கியம் ஒர் இல்லை -file டோஸ்ன்ட் எக்குவல் டாட் டாட்
நாம் லூப் செய்துகொண்டே போக அது கேட்பது டோஸ் திஸ் எக்குவல் டாட்
முதல் கேஸ் இல் அது யெஸ் ஆகவே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இனுள் இருக்கும் கமாண்ட் ஐ உதாசீனம் செய்துவிடலாம்
இதற்கு அதே நேரத்தில் செக் செய்கிறோம்
தெளிவாக இரண்டுமே ட்ரூ ஆக இருக்கும்
ரிஃப்ரெஷ் செய்ய அவை காணாமல் போய்விட்டன
அடுத்து செய்ய வேண்டியது பைல் வேரியபிள் ஐ இங்கே கையாண்டு உண்மையில் ஒரு இமேஜ் ஐ காட்ட வைத்தல்
இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு கொஞ்சம் எச்டிஎம்எல் கோடு ஐ ஒம்னி வோர்ட் ஆக எழுதுவதுவேன்
ஆகவே இமேஜ் சோர்ஸ் ஈக்வல்ஸ் சோமதிங் இங்கே
ஒரு ஹெய்ட் மற்றும் விட்த் ஐ குறிப்பிடலாம்
ஆனால் செய்யப்போவதில்லை
இந்த இமேஜ் க்கு அவை பிரிசெட் ஆகி உள்ளன
இமேஜஸ் எல்லாம் வெவ்வேறு அளவாக இருந்தால் ஒரே அளவாக காட்ட நினைக்கலாம்
அவற்றை தனித்தனியாக காண ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கலாம்
அது சுலபமே
அதற்கான பிஎச்பி கோடு ஐ காட்டுகிறேன்
ஒவ்வொன்றுக்கும் அடுத்து ஒரு பிரேக் இருக்கட்டும்
இங்கே பைல் என இடும் என எதிர்பார்த்தால் ரிஃப்ரெஷ் செய்ய உடைந்த இமேஜஸ் தெரிகின்றன
காரணம் இங்கே புராப்பர்ட்டீஸ் ஐ சொடுக்கிப் பார்த்தால் நாம் சொல்லி இருப்பது டைரக்டரி இமேஜஸ் மற்றும் இமேஜ் 1
இமேஜஸ் டைரக்டரி இங்கே இருக்க வேண்டும்
இமேஜஸ் என எழுதலாம் ஆனால் அதற்கு ஒரு வேரியபிள் இருக்கிறது டிர்
ஆகவே சொல்வது டிர் பார்வார்ட் ஸ்லாஷ் பைல் ஆகவே இது இமேஜஸ் பார்வார்ட் ஸ்லாஷ் பைல்
ரிஃப்ரெஷ் செய்ய காண்பது டியூட்டோரியல் ஐ துவங்கும்போது நான் காட்டிய பக்கமே
அடிப்படையில் அவ்வளவே
இவற்றை செய்ய இன்னும் அட்வான்ஸ்ட் வழிகள் -lay ஆட் போன்றன உண்டு பிரச்சினைகள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும்